அல்ல என்பது அவர் உணர்ந்தார் வாரிசு சரிந்து மன்னிப்பு கேட்டு தனது வா~ வாரிசை ஹரிசன் தக்கினியிடம் குருவாக ஒப்படைத்தார் இறைவனை பின்பற்றுவோர் பின்பற்றவர் பின்பற்றவர் ஆனார் ஒரு மாதம் அவருடன் தங்கி சீக்கிய கொள்கையை முழுமையாக பற்றி அறிந்து கொண்டார் பண்டா சிங் பகதூர் என்ற பட்டம் பட்~ பட்ட~ பட்டவாள் வழங்கப்பட்டது இந்த நேரத்தில் குரு சாட்சி பெற்று நடந்த நிகழ்வுகளை பற்றி சீக்கியர்களிடம் கேட்டபோது அவர் ரத்தம் கொதித்தது அவர் இக்குருசாதித்திடம் அடக்கு முறையாளர்களை சீர்திருத்த சேவையை கேட்டாரு ஆயிரத்தி எழுநூத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி குரு சாதித் நவம்பர் இருபத்தி ஆறு தேதி குரு சாகிப் பண்டா சிங் பகதூருக்கு தனது ஆசீர்வாதங்களை வழங்கினார் பாய் தாயார் சிங், பாய் வினோத் சிங், பாய் கான்சிங், பாய் ரன்சிங், பாய் பாத்சிங் ஆகிய ஐந்து நண்பர்களின் தலைமையில் அவரது அம்புகளிலிருந்து ஐந்து அம்புகள் வீசப்பட்டன நாகாரா நிஷான் சாகிப் சீக்கியர்களுக்கான சிக்~ சிக்னோ மற்றும் இருபது சீக சிங்கா~ சிங்கார்களுடன் அவர் பஞ்சாப் சென்றார் குரு சாகிப்பை தனது மிகப் பெரிய எதிரியாகக் கருதிய வாசிர்கான் சீக்கியர்கள் மற்றும் குரு சாகிப்பை கண்காணிக்க தனது சிறந்த முயற்சியை பயன்படுத்தினர் தனியாக விடப்பட்டது அவரது உத்தரவின் பேரில் நாடேறின்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 அவர்களை தவறாக வழி நடத்துவதற்காக சுற்றி சென்றார் சீக்கியர்களை அனுப்புவதன் மூலம் அவர்கள் தங்கள் குதிரைகளின் உச்சியின் அடையாளங்களை விட்டுவிட்டு அங்கிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படையரா படையரே நகரமான அம்பாவின் தோட்டத்தில் கூடுமாறு உத்தரவிட்டார் இத்துடன் பாண்டா சிங்கின் தொடங்கியது ஒரு கிராமத்திற்கு ரவுடிகள் மற்றும் கொள்ளையர்களிடம் இருந்து பாதுகாப்பு தேவைப்பட்டதால் அவர்கள் புகாருடன் பண்டா சிங்கிடம் வருவார்கள் பண்டா சிங்க் ஒரு துறவி மற்றும் ஒரு சிப்பாய் அவர் வருத்தம் அடைந்தார் அடக்குமுறைக்கு சூறையா~ சூறை~ சூறையாடலுக்கும் சூறையாடலுக்கும் ஆ~ ஆளாகி இருந்த மக்கள் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்று எந்த அரசு விஷயத்தையும் கொடுக்~ கொடுக்கக் கூடாது என்று அறிவித்தனர் இனிமேலாவது அவர்கள் உடைமை உயிர் உடமைகள் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்கும் அதற்கு ஈடாக அவர்கள் எதையும் விரும்புவதில்லை வீரர்களும் பால் தயிர் நெய் போன்ற உணவுப் பொருட்களை மட்டுமே சிங் ஜார்ஜனும் மக்களுக்கு நிர~ நிரம்பிக்கப்பட்டன இந்த பெண் கிராமத்து சகோதரர்கள் என்~ என்ன செய்ய முடியும் அரசு அதிகாரியிடம் சென்றால் புகார் செய்தனர் பாண்டா பகதூரின் வெற்றிகளு~ வெற்றியாளர்களுக்கும்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 ஆசீர்வாதங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தில் இருபத்தி ரெண்டு வருட அனுபவம் மூன்று பெரிய தலைவர்கள் துணிச்சலான வேகமான திறமையற்ற மற்றும்

மனம் தளரவில்லை அத்தகைய தைரியத்துடன் கால இப்போரில் அவரே எதிரிகளை எதிர்கொண்டார் வரலாற்றின் போக்கை மாற்றினார் பானூர் நிலத்தில் ஒட்டுமொத்த பந்தங்களும் ஒரே கொடியின் கீழ் திரண்ட போது அவர் தன்னை அவர்களின் ஜதேதா என்று அழைக்காமல் கல்சா பந்தரை தங்கள் சொந்த ஜதேதாரை தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் பந்தை பெருமைப்படுத்தியது அவர்களின் நம்பிக்கைய வென்றது அனைத்து பந்தங்களும் முழக்கமிட்டு பண்டா பகதூரை தங்கள் தளபதியாக தேர்ந்தெடுத்தனர் ஐந்து சாமானியர்களின் நண்பராக இருந்த அவர் அவர்களின் பிரச்சனைகளை மிகவும் கவனமாக கேட்டறிந்தார் அதற்காக அவர் சில சமயங்களில்

தீங்கு செய்யவோ கூடாது குருசெஹபானவின் தீவிர எதிர்ப்பாளரான ஷேக் சர்காதி முன்னூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது கல்லறை உள்ளது இருக்கிறது அவர் இந்து பிராமண பண்டிதரையும் எதிர்க்கவில்லை மூடநம்பிக்கை மதவெறி மற்றும் வெறுப்புடன் அவரை எதிர்த்தார் திருமணம் இங்கே சம்பாவின் ராஜா உதய் சிங் பண்டா சிங்கை தனது மருமகள் சுசி சுஷில் கவுருக்கு திருமணம் செய்து வைத்த முன் வந்தார் இந்த பிரசாதம்

பய~ பயமும் ஏ~ ஏமாற்றமும் இருக்கிறது என்று விசாரி~ விசாரித்தார் இவர் தனது மகளின் உறவை கொடுக்~ கொடுக்காத நிலையில் சுசில் கவுர் வெளியே வந்தார் அது என் விருப்பமா என்றால் என் குரு சாகிப் அடக்குமுறை மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்~ எதிர்த்து போராட போராட போராட பலர் தியாகங்களை செய்துள்ளார் இந்த அரசர்கள் தான் உனக்கு துரோகம் செய்தா~ செய்தேன் அந்த தவறை அழிக்க என்னையே சீக்கியரிடம் கொடுக்கிறேன் தேவைப்பட்டால் அனைத்தையும் தியாகம் செய்வேன்.

உம் நல்லா இருக்கேன் இப்போ எங்க இருக்கீங்க நீங்க? கொடைக்கானல்ல இருக்கீங்களா? இப்போ climate லாம் ரொம்ப நல்லா இருக்குமே! உம் நீங்க எந்த எடத்துல இருக்கீங்க இப்ப? ஓ outer ரு பக்கம் இருகிங்கலா? ரொம்ப உள்ள இருக்கீங்களோ?

ஆஹ் ஆமாம்

இப்ப இப்ப நீங்க சொல்றிங்க இப்ப நீங்க இந்த ஏ இந்த இடமெல்லாம் சொல்றீங்கல இதெல்லாம் வந்து மக்கள் பாக்கறதுக்கு இப்ப அனுமதிக்கிறாங்களா? இல்ல வந்து

நீங்க இருக்குற எடம் நீங்க இருக்குற எடம்

அப்படியா? ஓ உம்

அதுல அதுல கேரட்டும் முக்கிய பங்கு வகிக்குது தான உம் அஹ் உம்

ஆஹ் பார்த்து இருக்கன் அஹ் ஆமா ஆமா அந்த குகை கூட அங்க கொடைக்கானல்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க அந்த குகை தான சொல்றிங்க

அதன்னால அந்த பகுதிய வந்து உம் தட செஞ்சுட்டாங்க

சரி வேறென்ன? வேறென்ன இடங்கள் இருக்கு?

சரிங்க பிரசாந்த் வேறென்ன கொடைக்கானல் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க பெறந்து வளந்த ஊருனால இன்னு மக்களுக்கு இன்னு தெரியாத விஷயங்கள் என்ன இருக்குனு நாங்க நா தெர்ஞ்சுகனும்னு ஆச படறேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச என்ட்ட கொஞ்சம் பகிர்ந்துகோங்க ஓ இப்ப இப்போ நீங்க இத சொன்னதுக்கப்பறம் தா எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த விசயங்கலாம் தெரியாது அப்ப சாதாரண வாழ்ற இது கூட உங்களுக்கு அஹ் பத்து சதவீத இங்க வந்து எப்படி சொல்றது அத பத்து சதவீதம் கூட கொஞ்சம் மல~ மலைபிரதேசம்ன்றனால கொஞ்சம் free யாவோ எதுமே கரண்ட்டு வசதி எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் மழை பெய்ர time லல்ல அந்த மெரிலாம் Travel பண்றது அதாவது போக்குவரத்து வசதிகளுமே கொஞ்சம் கஷ்டமதா இருக்கும் உங்களுக்கு இந்த மழை time ல ரொம்ப கஷ்டம்தான் இருக்கும் பாதிக்கபடுவீங்க அன்றாட வ தேவைகளகூட பூர்த்தி பன்றதுக்கூட அந்த மாதிரி இருக்கும்னு நீங்க சொல்லவாரீங்க

ஓ! அந்த அளவுக்கு நீங்க, நீங்க, நீங்க படிக்கறப்ப வந்து இந்த பிரச்சனைகல்லாம் கடந்து சென்று நீங்க படிச்சுட்டு வந்தீங்க இப்பவும் அதே problem இருக்கா? அதே பிரச்சனைகள் இருக்கா? இல்ல போக்குவரத்து வசதிகள் வந்து

இல்ல இப்ப கொடைக்கானல்~ கொடைக்கானல்ல பொருத்தவரைக்கும் சுற்றுலா சுற்றுலாதலமா இருக்கறனால வந்து வேலைவைபுகள் உங்களுக்கு அளவுக்கத்திகமாதன இருக்கும் அனா நீங்க கம்மியா இருக்குனு சொல்றிங்க

அப்படி அப்ப அந்த, அந்த, அந்த, அந்த இதுக்கு கடந்து செல்றதுக்கு அந்த இடத்து பகுதிக்கும் வந்து இன்னும் சாலைகள் வந்து correct அ சரியா போடலைன்னு சொல்லுறேன்.

அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது எனக்கு ஒரு ஒரு பழமொழியோ, ஒரு வழக்கு சொல் வழக்கு பேசுறதுதா நியாபகத்துக்கு வருது அழகுக்கு, அழகுக்கு பின்னாடி வலிகளும், ஆபத்துகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானல் எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா எங்களுக்கெல்லாம் தெரியுதோ அங்க வாழ்றவுங்களுக்கு வாழ்றவுன்களுக்கு தான் தெரியும் அதோட வலிகளும் அது அத எப்படி நம்ம அன்றாட வாழ்கைய சமாளிச்சு நம்ம வாழ்றோம்னு அப்படின்றது அவுங்க அவுங்களுக்கு தான் தெரயும்ன்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது இன்னும் பிரம்மாண்டமா எங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியற ஒருவிஷயம் அந்த ஒரு நாலு நாளோ, அஞ்சு நாளோ இருந்து பாத்துட்டு போரவுங்களுக்கும் அங்கேயே வாழ்றவுங்களுகும் உள்ள வித்தியாசத்த நீங்க ரொம்ப அழகா சொல்லிருகிங்க

உம் புரியுது இருந்திகிட்டுதா இருக்கு உம் இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது இப்ப நீங்க சொன்ன நீங்க அங்க வாழ்ந்து இருந்து பழகுனனால நீங்க எல்லா விசயங்களும் தெரிஞ்சனால சொல்றீங்க இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அத சொல்றேன்ல கொடைக்கானல் அழகா பிரம்மாண்டம்மா மலைகளின் இளவரசி எல்லாமே பாத்து அந்தமேரிதா எங்களுக்கு கொடைக்கானல் சொன்னவே அதுதா அழகு பூச்செடிகள், காய்கறிகள், இடங்கள் அது மட்டும்தான் நியாபகத்துக்கு வரும் இப்ப நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது அழகுக்கு பின்னாடி இவ்ளோ வலிகளும், கஷ்டங்களும் எல்லாமே நிறைஞ்சு இருக்கு மக்கள் அங்க வாழ்ற மக்களுக்கு இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, சந்தோசமு இருக்கு சந்தோசத்தைவிட வலிகள் அன்றாட தேவைக்கான வலிகள் வந்து நெறையா தேடுதலோட போய்கிட்டே இருக்கு நகரத்துல இருக்க மக்களவிட அங்கயிறுக்க மக்கள் வந்து கூடுதலா உழைப்புகள போட்~ போடுறாங்க அப்படி நீங்க சொல்லறத வச்சு என்னால புரிஞ்ச்க கிடைக்காம இருக்கு சரிங்க பிரசாந்த் உங்க ஊர பத்தி சொல்டீங்க உங்கள பத்தி நீங்க கவிதைகலாம் எழுதுவீங்களா? உங்கள பத்தி நா கேள்விப்பட்டிருக்கிறேன் கவிதை எழுதுவீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு என்னென்னமாரி கவிதைகலாம் பிடிக்கும்

அஹ் உம்

உங்களுக்கு நினைவு இருக், உங்களுக்கு நினைவு இருக்கா அந்த முதல் கவிதை என்ன எழுதிகுடுத்தீங்க அந்த பொண்ணுக்கு என்ன எழுதிக்குடுதீங்கன்னு நினைவு இருக்கா அஹ் கொஞ்சம் பகிரலாமா?

ரொம்ப அழகா இருக்கு, ரசிக்கும்படியா இருக்கு உங்க கவிதை, இதே மாதிரி நெறையா, நெறையா, நெறையா எழுதுதிட்டே இருப்பீங்களோ? கவிதைகள் உம்

உம் அப்ப உங்களுக்கு காதல் கவிதைகள்னா ரொம்ப புடிக்கும் அததாண்டி நீங்க என்ன வேறென்ன கவிதைகள்னா நீங்க எழுதிருகீங்க?

சரி உம் அத நீங்க எழுதி தினத் தந்திக்கு அனுப்சுருந்தீங்களா? வேறென்ன என்ன எழுதிருகீங்களா? வேறேதும் தொகுப்பு நீங்க கவிதை தொகுப்பு எழுதி ஏதும் book அ ஏதும் வெளியிட ஆசைபடறீங்களா? இல்ல எப்படி? hello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

ஆஹ் hello ma'am இது வந்து மௌண்டைன் ரெஸ்டாரண்ட் தானே ma'am ஆமா ma'am மௌண்டைன் ரெஸ்டாரண்ட் தான் உங்களுக்கு என்ன மாதிரியான help தேவைப்படுது ஆஹ் ma'amfood எல்லாம் வந்து order பண்ணனும் ma'am, so அதுக்காக, நேத்து வந்து order பண்ணிருந்தோம்.

அஹ் so நான் நேத்து order பண்ணி இன்னைக்கு evening வேணும் அப்படிங்கற மாதிரி நாங்க சொல்லிருந்தோம் ma'am ஆனா வந்து, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் extra வர்றதுனால food எல்லாம் increase பண்ணவேண்டியதிருக்கு plus வந்து நிறைய order பண்ணவேண்டியதிருக்கு ma'am

so வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் status உ பார்த்து தான் நாங்க ரொம்ப பிடிச்சு போயிருந்துதான் நாங்க order பண்ணிட்ருக்கோம் உங்ககிட்டயே ஹம் சொல்லுங்க ma'am so extra வா தான் உங்ககிட்ட சொல்றேன் ma'am note பண்ணிக்கிறீங்களா? ஆஹ் okay ma'am அஹ் okay ma'am

என்னென்ன food இல்ல ma'am எனக்கு correct ஆ நீங்க வந்து list குடுத்தீங்கன்னா நான் வந்து note பண்ணிப்பேன் ma'am அது~ அதுபடி உங்களுக்கு நாங்க function time ல நாங்க உங்களுக்கு எல்லாமே arrange பண்ணி குடுப்போம். அஹ் okay ma'am okay

okay ma'am okay நான் வந்து நேத்து biryani மட்டுந்தான் சொல்லிருந்தேன். so biryani யும் தாண்டி, அதுவா~ அதையும் தாண்டி இன்னும் நிறைய எனக்கு வேணும் okay வா ma'am food உ

okay ma'am ma'am brown butter burger வேணும் ma'am brown br~ அஹ் burger வேணும் ma'am எனக்கு. ஓ okay ma'am categories ஆ சொல்றீங்களா ma'am அதாவது biryani varieties ல என்ன என்னலாம் வேணும் பரோட்டால என்ன varieties லாம் வேணும் pizza ல என்ன varieties லாம் வேணும் burger ல என்ன varieties லாம் வேணும் sandwich ல என்ன varieties லாம் வேணும் shawarma ல என்ன varieties லாம் வேணும் இதெல்லாம் நீங்க correct ஆ குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நாங்க note பண்ணி உங்களுக்கு delivery பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் easy யா இருக்கும் ma'am so அந்த மாதிரி order அ order பண்ணி சொல்றீங்களா ma'am ma'am இது என்னுடைய friend தான் ma'am list எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த fast food அ பத்தி சரியா தெரியாது. full ஆவே பாரம்பரியமா சாப்பிட்டு பழகிட்டேன் ma'am நான்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 ஓ okay ma'am friends னாலே எப்பயுமே அப்படித்தான் ma'am ஆமா ma'am இதுக்கு முன்னாடியும் உங்ககிட்டதான் fast food எல்லாம் எங்களுடைய friends எல்லாம் order பண்ணுவாங்க போல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

so அப்புறம் வந்து pizza அப்படின்னு ஒரு pizza வும் எழுதிருக்காங்க

with cocacola ஓட வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ma'am finger fries லாம் வச்சு வேணும் ma'am

finger fries னு எழுதிருக்காங்க ma'am என்னனே தெரியல இப்படி தான் எழுதிருக்காங்க ma'am இல்ல ma'am french fries அ தான் finger fries னு சொல்லுவாங்க அப்படி அதனால கேட்டேன் ma'am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 எனக்கு தெரியல fast food அ பத்தி எனக்கு clear ரா தெரியல அப்புறம் வந்து, chocodilla அப்படின்னு ஒண்ணு எழுதிருந்தாங்க full ஆவே chocolate ல இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க எதோ மேல வந்து ஒரு ரொட்டி மாதிரியும் ஒரு center ல வந்து chocolate shape ல இருக்கும், மாத்தி எதும் வாங்கிடாத அப்படின்னு சொன்னாங்க. so நீங்க நிறைய flavour லாம் கொடுத்துட்டுருக்கீங்க ma'am. அதாவது strawberry so அதுக்காக வந்து அஹ் chocolate flav~ flavour மட்டும் எனக்கு அது போதும் ma'am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

ஆஹ் soup லாம் இருக்கு ma'am அதாவது soup varieties பாத்தீங்கன்னா chicken soup இருக்கு mutton soup இருக்கு, beef இருக்கு, vegetable soup இருக்கு, chilli soup இருக்கு, இந்த மாதிரி நிறைய varieties of soup லாம் இருக்கு ma'am ஆஹ் okay ma'am pasta withKFC அப்படின்னு போட்ருக்காங்க. pasta ல அஹ் soup ready பண்ணி அதுக்குமேல வந்து, KFC chicken with Scooby ஆஹ் எனக்கு வந்து அதுமட்டும் ready பண்ணி clear ஆ அதெல்லாம் pack பண்ணி அனுப்புங்க ma'am ஏன்னா soup ன்னு வரப்போ நீங்க delivery பண்றப்போ loss ஆயிர கூடாது ma'am so அதெல்லாம் நீங்க